எல்லா வந்து அதுல உடல் உழைப்பு இருக்கும் அஹ் அதே மாறி வெளியில போயி வேலை செஞ்சாலும் செரி அதுல அவங்களுக்கு

பிரதிப்பா அதுனால நம்ம இந்த காலத்துல நம்ம என்ன செய்யணும் கண்டிப்பா ஒரு மணி நேரமாது ஒரு நாளைக்கு அனைவரும் ஒருகொஞ்சம் ஒரு மணி நேரம்வாது கொஞ்சம் ஒதிக்கி உடற்பயிற்சிக்காக நம்ம ஈடு பட போது கண்டிப்பா அதுல நம்ம வந்து நல்ல ஆரோக்கிய

மகிழ்ச்சியா இருக்குறோமோ அது கண்டிப்பா நம்மளோடைய உடம்புக்கு நல்ல ஆரோக்கியத்த தரும்ன்னு சொல்ல முடியும் ஏன்னா நம்மலோடிய மனசு நம்மளுடைய உடம்பும் வந்துட்டு ஒரே நிலைதா இல்லையா நம்ம வந்துட்டு நம்ம வந்து மனசு ஆஹ் எப்டி சந்தோசம இருக்குதோ அதுக்கு ஏத்த மாறி உடம்பு வந்து நல்ல ஆரோக்கியாம இருக்கும் அப்டின்னு சொல்லுவாங்க so அதுனால நம்ம வந்து எவ்ளோவுக்கு எவ்ளோ நம்ம வந்து சந்தோசமா வச்சுக்குரோமோ நம்மலுடைய ஆஹ் நம்மலுடைய காலங்கள நல்ல ஒரு பாட்டு கேக்குறதா இருந்தாலும் சரி ஒரு நல்ல நண்பர்களோட நம்ம சேந்து பேசுறது குடும்பத்தோட கொஞ்ச நேரம் செலவிடறது இல்ல நமக்கு பிடிச்சம்மா விசையங்கள ஒரு அர மணி நேரம் நமக்கு பிடிச்ச மாறியான விஷயங்கள செய்யிறது அதன் மூலியமா இல்லையா so அதுனால நம்மளுக்கு நம்மளுக்கு ஒரு நல்ல ஆரோக்கியம் வந்து நம்ம உடம்புக்கு வந்து கெடக்குது அது மட்டும் இல்லமா நம்மலுடைய பழக்க வழக்கம் நம்மலுடைய பழக்க வழக்கம் எந்த மாறியான பழக்க வழக்கமா இருக்குறது அப்டின்றது ரொம்போ முக்கியம் ஏன்னா பல பல இப்பலாம் வந்துட்டு பக்கத்துக்கு வீடுகள்ல போய் பேசுறத கொஞ்சம் நிறையா மக்கள் கொரச்சுட்டாங்கன்னே சொல்லணும் இல்லையா அதிக நேரம் நம்ம உறவினர் கிட்ட கூட நம்ம செலவு பண்ணல செலவு இடுறது இல்ல அதே பக்கத்துக்கு அக்கத்து வீட்டுகள் ல நம்ம பேசுறது கூட நம்ம கொரச்சுட்டோம் அந்த பழக்க வழக்கலா அந்த காலத்துல நெறையா இருந்தது எல்லருடையும் சேர்ந்து பேசுற இவர்கள் எல்லாரோடையும் சேர்ந்து மகிழ்ச்சியாக இருப்பது இந்த முன்னாடி திண்ணை அப்டின்னு சொல்லுவாங்க பாத்தேங்களா முன்னாடி கொஞ்சம் இடம் இருக்கும் அந்த எடத்துல எல்லாரும் பக்கது அக்கத்து வீடுகள் எல்லாம் ஊர்கள் ல உள்ள மக்கள் எல்லாம் ஒண்ணா சேந்து பேசுவாங்க மகிழ்ச்சியா இருப்பாங்க அந்த பழக்க வழக்கம் எல்லாம் இப்ப நெறையாவே மாறிருச்சு அந்த மாறியான பழக்க வழக்கம் இருக்கும் போது எல்லாமே மகிழ்ச்சி தானா இல்லையா நம்ம கொஞ்சம் ஓய்வாக இருக்கும் போது அது ஒரு ஆரோக்கியத்த கண்டிப்பா குடுக்குது ஆஹ் ஒரு முக்கியமான இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா தண்ணீர் இந்த தண்ணீர் குடிக்குற பழக்கம் நெறையா பேருக்கு கொஞ்ச இதுக்கு தான் தெரியல தண்ணீர அதிகமா வீணாக்க கூடிய பழக்கம் இப்ப வந்துருச்சு இருந்தாலும் இந்த விஞ்ஞான உலககத்துல கைபேசி வந்தாதுல இருந்து செரி இந்த internet ஆங்கிலத்துல சொல்லுவாங்கன்கில அது அந்தது செரி

ஆனா இன்னும் மக்கள் வந்து இந்த தண்ணீரை வந்து அதிகமாக ஒரு நாளைக்கு இத்தன லிட்டர் தண்னியா குடிக்கணும் அப்டின்றத எல்லாரும் கையில எடுக்கணும் அத வந்து ஏன்னா தண்ணீர அப்டிங்குறது ரொம்ப அவசியம்மானது ஏ

அதிகமாக மக்களிடம் இருக்கும் போது அங்க நல்லா ஆரோக்கிய அதே மாறி இந்த இன்னும் சில விசையசங்கள் நம்மலுடைய நடவடிக்கை எப்டி இருக்கு நம்மலடைய பழக்க வழக்கம் அதை சார்ந்து தான் நம்மளுடைய பிற்காலத்துல வர கூடிய தலைமுறை அமையும் அவை நம்ம எப்டி சொல்லி குடுக்குறோம்லஅப்டி தான் நமக்கு குழந்தைகளுக்கும் அப்ப நம்மளுடைய பழக்கமே தப்ப இருக்கும் போது நம்மலுடைய குழந்தைகளோட வந்து இப்டி அடுத்த தலைமுறையுனுடைய பழக்கம் வந்து இப்டி இருக்கு ஆவது நம்மளுடைய பழக்க வழக்காத்த கொஞ்சம் வந்து இயற்கையோட சார்ந்து நம் மாற்றி கொள்ள வேண்டும் பிற்காலத்துக்கு நம்மலால முடுஞ்ச ஆஹ் கண்டிப்பா ஒரு நல்லது பண்ண முடியும் நா நெனக்குரே என்ன நம்மலுடைய ஆரோக்கியம் மட்டும் மல்லாமல் நம்மளுடைய பிற்காலத்தில வர கூடிய தலை முறைக்கு நல்ல ஆரோக்கியத்துக்கு அதுக்காக நம்மலால என்ன முயற்சிகள் எடுக்க முடியுமோ கண்டிப்பா அதே தா சேயநெனக்குறேன் னும் இன்னோ ஒன்னு உம் நிறைய பேர பாத்தோம் அப்டின்னாஆஹ் பணம் பணம் அப்டின்னு நிறைய போறது உண்டு ஒரு நாளைக்கு ஓய்வே அஹ் சில பேர் எல்லாம் நாங்க பாக்கிரோம் ஒரு நாளைக்கு ஒரு வேலை செய்றாங்க கூடுதலாக இவங்க பகுதி நேர வேல செய்வாங்க அந்த மாறி எல்லாம் செய்ய ஆட்கள் இருக்காங்க ஏன்னா அதிகமாக நம்ம சம்பாதிக்கணும் என்ன பணம் இல்லன்ற ஒரு சூழ்நிலை வரும் போது அதிகம்மா சம்பாதிக்கணும் அப்டினு வந்துருது அவங்கழுக்கு அப்டி இருக்குது எந்த எப்டியா இருந்தாலும் கொஞ்ச நேரம் ஒய்வு நேரம் ஒதுக்கணும் கொஞ்ச ஓய்வு நேரம் இருந்த தான் ஒரு நல்ல ஆரோக்கியம் கெடைக்கும் முக்கியமான விசையம் என்னன்னா உணவு அதுதான் உணவுக்கு அப்புறம் உடற்பயிற்சி அதுக்கு அடுத்துஎவ்ளோ நம்மளால மகிழ்ச்சியா இருக்க முடியுமோ அவ்ளோ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் இன்னொரு விஷயம் என்னன்னா ஓய்வு நேரம் இந்த ஒரு சில விஷயங்கள் நான் சொன்னது கொஞ்சம் தா இன்னும் ஆரோக்கியம் எடுத்தணும் எடுத்துக்குறோம் அப்டின்னா நெறைய விசையங்கள் சார்ந்து தான் ஆரோக்கியம் ஒரு மனிசனுக்கு இருக்க முடியும் அப்ப இது எல்லாம் ஒரு சில விசையங்கள் இது எல்லாமே வந்து அந்த வா நம்ம வந்து கடைப்பிடிச்சு வாழ்ந்தோம் அப்டின்னா நல்லா ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கைய வாழலாம் அப்டின்னு நான் வந்து இனொரு விசியம் ஆஹ் இந்த உடை உடை பழக்கம் கூட நெறையா வந்து மாறிருச்சு அதே தான் இடத்துக்கு ஏத்த மார் உடை வந்து யாருமே அ அணியிறது இல்ல அது வந்து ஏன்னா இயற்கையிலையே நமக்கு வந்து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

நாற்பத்தி எட்டாவது பௌரியல் பஞ்ச குரு சாஹிப் தானாவின் ஐந்து குணங்களை விவரித்தார் சட் சந்தோ தயா தர்மம் முதல் ஐந்து குருக்களின் போது உச்சத்தை தொட்ட பொறுமைக்கு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 அதிகாரத்தை ஆசிர்வதிப்பதன் மூலம் குரு அர்ஜுன் தேவ் ஜி குரு ஹர்கோவிந்த் சாஹிப்பின் மனதை மாற்றி தைரியமாகவும் தைரியமாகவும் அடக்குமுறைக்கு எதிராக குரல் எழுப்பவும் பரோக்ரமான இருக்கவும் கற்றுக்கொடுத்தார். தியாகத்துக்காக லாகூர் சென்றார்

ஒரு மகன் பிறந்தார் அப்போது குரு அர்ஜுன் குருகி வடலி பெட்ஸில் மற்றும் மாவட்டம் அமிர்தசரஸ் சாஹிப் மாதேவில் பிரசங்க பணியில் ஈடுபட்டார். அவருடைய மகன் வந்த செய்தி கிடைத்ததும் ஹர்கோவிந்தனின் பாதுகாப்பில் சிறப்பு கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தினார் ஏனெனில் அவர் தனது மூத்த சகோதரரின் ஒன்றரை ஆண்டுகள் தங்கியிருந்தனர் பின்னர் குரு அர்ஜுன் ஷாஹிப் குடும்பத்தை அமிர்தசரசுக்கு அழைத்தார். ஆறாவது மன்னருக்கு எப்போது அரியணை கிடைத்தது?

ஒரு நெறி மற்றும் மற்றொரு பிரி பக்தியை சக்தியுடன் இணைக்க ஒன்று பாபா புத்தாஜி கேள்விக்குறிய கண்களுடன் பார்த்தபோது அதனால் உன் ஆசியுடன் பிறந்தேன் உன் அருளை நிறைவேற்ற இரண்டு வாள்கள் ஏற்றுள்ளேன் இனி குரு வீட்டில் மதமும் உலக இன்பமும் கைகோர்க்கும் ஏழைக்கு ஒருவாள் ஒடுக்குபவனுக்கு வாள் இஸ்தரான் குர்காதிப் ஆசை நிறைவேறியது வார் அப்துல்லாஹ் மற்றும் நாது மால் ஆகியோரால் பாடப்பட்டது இதில் சத்குரு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

நீர்த்தேக்கம் டிபி கோலன் ஒரு காஜியின் மகள் சீக்கியர் மதத்தின் பக்தராக மாறியது காஜிக்கு தெரிந்ததும் அவர் அவளைக் கொல்ல முயன்றார் அமிர்தசரஸ் குரு ஷாஹிப் அவளை ஒரு தனி வீட்டுக்கு அழைத்துச் சென்று அங்கு அவள் இரவும் பகலும் சேவை செய்து வசதியாக வாழ ஆரம்பித்தாள் என் பெயர் இவ்வுலகில் சில காலம் நிலைத்திருக்க வேண்டும் என்று வையுங்கள் ஒன்று குரு சாஹிப் பாபா அடல் இருந்த இடத்தில் ஒரு தொட்டியை தோண்டினார் அதற்கு கோல்சர் என்று பெயர் ராக்கிக்கு பிறகு சந்துவின் குறும்புகளால் அந்த கிராமம் பகவான் தாஸ் கரோவிற்கு வழங்கப்பட்டது இந்த நகரத்தில் ரோகங்கள் அதிகம் ஆடம்பரமான தோட்டங்கள் இங்கு கட்டப்பட்டன அதனால் இந்து தோட்டங்களின் நகரம் என்று அழைக்கப்பட்டது முஸ்லிம்கள் வழிபடுவதற்கு இடமில்லை குரு சாஹிப் இங்கு ஒரு மசூதியை கட்டினார். பிரச்சாரத்தை பரப்புதல் மால்வாவில் பிரசங்கம் செய்து கொண்டிருக்கும்போது மதி கிராமத்தை அடைந்த போது கோரா புல்லரின் திருவிழா நடந்தது. குருட்டு புல~ புலவர்ககளிடமிருந்து எங்களுக்கு கொஞ்சம் இடம் கொடுங்கள் ஒன்று குரு சாஹிப் புலவர்களிடம் கொஞ்சம் இடம் தருமாறு கேட்டார் ஆனால் அவர்கள் மறுத்துவிட்டனர். அவர்கள் இரவு

ஒரு நாள் குரு ஹர்கோவிந்த் ஷாஹிப் தனது நான்கு மகன்களையும் அழைத்துக்கொண்டு பாபா ஸ்ரீ சந்தை தரிசிக்க பரஹேட் கிராமத்துக்கு சென்றார். பாபா ஸ்ரீ சந்த் உங்களுக்கு எத்தனை மகன்கள் இருக்கிறார்கள் என்று கேட்டார் நான்கு பேர் என்னுடன் இருக்கிறார்கள் என்று குரு சாஹிப் கூறினார்.

பாபாஜி உதாசி மாட்டுக்கு எங்களுக்கு ஒரு மகனை கொடுங்கள் என்றார் ஒன்று குரு சாஹிப் பாபா குருதித்தாவை தனது சேவைக்கு நியமித்தார். பாபாஜி சந்த் குர்காடி பிறகு உங்களுக்கு கொஞ்சம் எங்களிடம் அதுவும் உள்ளது அப்போதிருந்து பாபா குர்தித்தா தனது தனது கடைசி நாட்கள் வரை சேவையில் ஈடுபட்டார். அமிர்தசரஸ் போர் ஆயிரத்தி அறுநூற்றி இருவத்தி எட்டு அமிர்தசரஸ் அருகே ஒரு நாள் பேரரசர் ஷாஜகான் தனது வைசியர்கள் மற்றும் அரண்மனைகளுடன் வேட்டையாட வந்தார்.

ஒன்று சீக்கியர்கள் சபதம் கொடுக்கவில்லை ஒன்று அரச அதிகாரத்தின் முகலாய அரசவைகள் விசுவாசத்தை கேட்டபோது சீக்கியர்கள் மறுத்துவிட்டனர். ஒன்று அரச படை அரசனிடம் முறையிட்டது கிரீடம் நாளை எடுத்து செல்லப்படும் ஒன்று ஷாஜஹான் ஏழாயிரம் படைகளுடன் அனுப்பினார் ஒன்று பிறகு பீவி வீரோ திருமணம் செய்து கொண்டார் ஒன்று குரு சாஹிப் தனது குடும்பத்தை ஜபால் கிராமத்துக்கு இரவோடு இரவாக அனுப்பினார் ஒன்று கம்சன் இளைஞரானார்.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 முகலாயர்கள் களத்தை விட்டு வெளியேறி குரு சாஹிபிடம் காண்டே கானுடன் ஓடவேண்டியிருந்தது அவர் கொல்லப்பட்டார் மற்றும் ராணுவம் இருவத்தாறு கி. பி ஆயிரத்தி அறுநூற்றி இருவத்தி எட்டில் பாய் லங்காவின் வீட்டில் இருந்தது. அவர்கள் முதல் தடவையாக தோல்வியை சந்திக்க நேரிட்டது. ஆனால் அதனால்தான் அவர்களின் தோல்வி அரசு இல்லாதவர்களுக்கு நிலப்பரத்து இல்லாதவர்களுக்கு நூத்தி ஐம்பது ஆண்டுகால அடக்குமுறை அனுபவித்தது. ஆனால் அதை செய்யாத சாதாரண மக்களுக்கு எதிரானது

சவுத்ரி பகவான் தாஸ் அவரை இங்கு தங்க விடவில்லை ஒன்று அங்கு ஒரு சண்டையில் பகவான் தாஸ் கொல்லப்பட்டார் ஒன்று அவரது மகன் ரத்தன் சன்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 குரு ஹர்கோவிந் சாஹிப்பின் தலைமையில் உலகின் எந்த சக்தியுடனும் தாங்கள் போட்டியிட முடியும் என்பதே அவர்கள் வளர்ந்து புரிந்து கொண்டனர் ஒன்று இந்தப் போருக்குப் பிறகு குரு சாஹிப் ட்ரோ~ ட்ரோலியை விட்டு வெளியேறினார் ஒன்று கைப்பற்ற அனுப்பப்பட்டது குரு சாஹிப்பின் சிறிய படை லாலா தேகின் ராணுவத்திற்கு ஒரு தீர்க்கமான தோல்வியை கொடுத்தது. நத்தநேல் போர் லாகூர் மாகாணத்தால் எடுத்துச் செல்லப்பட்ட காபுல் நிறுவனத்திடம் சந்த் குரு சாஹிப்பிற்காக லாகூர் கோட்டையிலிருந்து குதிரைகளை மீண்டும் கொண்டு வந்ததால் இந்த போர் ஏற்பட்டது போரில் புகழ்பெற்ற குரு சாஹிப் வெற்றி பெற்றார் ஆனால் அவரது குதிரை ஒன்று போரில் கொல்லப்பட்டது. கர்தார்பூர் போர் ஆயிரத்தி ஐ~ அறுநூத்தி முப்பது நாலு மகாராஜின் போருக்குப் பிறகு குரு சாஹிப் கர்தார்பூர்க்கு வந்தார் குரு சாஹிப், பெண்டே கான் உட்பட கர்தாபூர்க்கு அருகிலுள்ள வதேமீர் என்று கிராமத்தில் சில முஸ்லிம் பதன் ஊழியர்களை கொண்டுருந்தார் அவனை தன் மகன்களை போல் வளர்த்தான் அவனுக்கு முழு ராணுவ கல்வி பயிற்சியும் அளித்தான் ஒன்று அவனை தன்

ஆரம்பித்தேன் ஒன்று குரு சாஹிப் சேவையில் இருந்து விலகியபோது அவர் சக்கரவர்த்தியின் பணியாளர் ஆனார் அவர் குரு சாஹிபுக்கு எதிராக பேராசிரியரை தூண்டிவிட்டு பலமான படையை அனுப்பி~ அனுப்பச்சொன்னார்

ஜலந்தர் பெண்டே கான் மற்றும் பௌத்தர் புத்தா கான் அவரது சக உதவியாளர்களாக இருந்தனர் ஒன்று அரசபடை நகரத்தை சுத்தி வளைத்து ஒன்று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 சம்பளதிற்காக மட்டுமே ஒன்று இந்தப் போரில் குரு தேக் பகதூர் தனது தைரியத்தை காட்டினார் பகதூர் ரக்திதா ஒன்று. இங்கே திருமல் துரோகம் செய்தார் ஒன்று பெண்டே கானுக்கு நள்ளிரவில் தாக்குதல் நடந்த செய்தி அனுப்பினர் ஒன்று பெண்டே கான் தனது படையுடன் வந்தார் ஒன்று போர் நீண்ட காலம் தொடர்ந்தது ஒன்று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 கோபம் என்னிடம் உள்ளது வா முதலில் நீ என்னுடன் கைகுலுக்க வேண்டும் ஒன்று குரு சாஹிப் அவருக்கு மூன்று அடி கொடுத்தார் அவர் மூன்று முறை தோல்வி அடைந்தார் கொடுக்கப்பட்ட ஒரு குரு சாஹிப் முதல் முறையாக அவர் காயம் அடைந்தார் குரு சாஹிப்பின் காலில் விழுந்த பெண்டே கான் இப்பொது உங்கள் பேனாவை பிடிக்கும் நேரம் வந்து விட்டது கூறினான் உங்கள் வாள் மற்றும் என் பேனா மற்றும் கொடுப்பார் ரட்சிப்பு அவரது தனது இறுதி ஆனால் சூரியன் முகத்தில் பிரகாசிக்க குரு சாஹிப் மிகவும் அன்புடன் முகத்தின் முன் ஒரு கவசம் போட்டு நிலைநாட்டினார் முஸ்லிம்கள் வீரர்களை புதைத்துவிட்டு கர்தார்பூர் நோக்கி அணிவகுத்து சென்றனர் தோல்வி அடைந்த வீரர்கள் மீண்டும் பக்வாரா அருகே கூடி

நான்கு போர்களின் வெற்றி சீக்கியர்களின் செல்வாக்கு கர்தார்பூர் மத்திய சீக்கிய மையம் நிறுவப்பட்டதன் மூலம் வெகு தூரம் பரவியது ஒன்று குரு சாஹிப்பை பார்க்க வருதல் ஒன்று குரு சாஹிப் போர்கள் வருத்தப்படவில்லை ஒன்று சீக்கிய மதத்தை போதிக்க அமைதியாக சூழ வாழ்வதன்மூலம்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 இழந்த பிரதேசத்தை திரும்ப பெற்றார் முடிந்தது ஒன்று குரு சாஹிப் தாரா நிலம் வாங்கி கர்தார்பூர் நகர் கட்டினார் ஒன்று நீ பாபா குர்தித்தாஜி அதை வைத்திருந்தார். வணக்கம் நா வந்து இப்போ பேச எடுத்துகிட்ட தலைப்பு வந்து பொழுது போக்கு இந்த பொழுது போகுன்னு பாத்தா இப்போ எல்லாரும் பயன் படுத்திட்டு இருக்கறது அலைபேசி தா அலைபேசி வந்து இப்போ யார்கிட்டயும் இல்லங்குற அளவுக்கு எல்லாதுக்கிட்டயும் மே அதிகமா ஆயிடுச்சி அதனால இப்போ எல்லாருமே பொழுது போக்கு அம்சமா பயன்படுத்துறது அலைபேசிதா அலைபேசில வந்து தொலைகாட்ச்சில வர நாடகங்கள் ஆகட்டும் இல்ல புதுசா திரைப்படங்கள் வர பாடல்கள் ஆகட்டும் எல்லாமே அந்த செய்திகள் வந்து அவங்களுக்கு உடனுக்குடனே கிடச்சிருது இரண்டாவது ஆகா வந்து அவங்களுக்கு வந்து நேரம் போறது வந்து அலைபேசி பயன்படுத்துறது நாலா அது தெரியர்தே இல்ல எப்போவும் அலைபேசி கை யுமாவேதா இருக்காங்க ஒரு வேல செயிரப்ப கூட அது வந்து ஒரு முழு மனதா செய்யறது இல்ல அந்த அளவுக்கு அலைபேசி வந்து நமக்கு வந்து ஒரு பொழுது போக்கு அம்சமா மாறிருக்கு இங்கர்துல எந்த வித சந்தேகமுமே இல்ல அதுவும் இல்லாமா இப்போ புதுசா கண்டு புடிச்சிருக்க நவீன தொழில்நுட்ப வசதியின் காரணமா அப்போ நம்ப வந்து ஒரு book படிக்கிறது அப்டினா வந்து நாம அஹ் ஒரு புத்தகத்த எடுத்து அதுக்கான ஓய்வு நேரங்கள் ல நம்ப படிக்க ஆரம்பிப்போம் ஆனா இப்போ யாருக்குமே புத்தகங்கள் படிப் பதற்கானா நேரங்கள் வந்து ரொம்ப குறைவா இருக்கறது குறைவா இருக்கறது இங்கர்த்த விட அதுக்கான ஒரு நேரத்த அவங்க ஒதுக்குவது இல்லை இங்கர்தா சொல்லலாம் அதுனால வந்து இப்போ வந்து ஒலி புத்தகங்கள் இங்குற வடிவுளையே வந்து நெறையா புத்தகங்கள் வந்து வெளியிட்டரு காங்க இப்போ வந்து நம்ப ஏதோ வேலை செஞ்சிட்டு இருக்ரப்போ கூட அந்த ஒலி புத்தகங்கல ஒலிக்க விட்டுகிட்டு அதனோட சாராம்சங்கள் ல கேட்டுகிட்டு நாம வந்து அதற்கான நம்பலோட வேலைய நம்ப செஞ்சிகிட்டு இருக்கலாம் சாதாரணமா வந்து எந்த ஒரு புத்தகமும் வந்து நாம ஒரு ஓய்வான நேரத்துல அதா படிக்கரப்ப தா அத உள் வாங்க முடியும் ஆனா நம்ப ஒரு வேல செஞ்சிகிட்டே அ வந்து அந்த ஒலி புத்தகங்கள் ல கேக்ரப்போ வந்து எந்தளவுக்கு மனசுல பதியும் இங்கர்து என்னக்கு தெரியல ஆனா வந்து புத்தகம் வந்து படிக்க வாசிப்பு திறனே இல்லமா போயிரும் இங்கர கவலப் படுரதுக்கு இல்லாம ஏதோ ஒரு வழியில புத்தகங்கல் படிக்கப் படிகிட்றன அதற்கு வந்து மிக பெரிய உதவி கோலா இருகர்த்து வந்து அலைபேசின்னு சொல்லலாம் இந்த அலைபேசில வந்து குறு அலைகள் மூலமா வந்து பாட்டு கேக்கறது ஆகட்டும் நம்ப உடனுக்குடன் செய்திகள் தெரிஞ்சிகர் தாகட்டும் எல்லாத்துக்குமே மிக உதவி கரமா இருக்குது இப்போ வந்து இந்த கொரோனா கால கட்டத்துலக் கூட பசங்க வந்து படிகர்த்துக்கு அலைபேசி ரொம்பவும் பயன்ப்பட்டது ஆனா அத வந்து மிகபெரிய பொழுது போக்கு சாதனமாதா என்னோட பார்வைக்கு தெறிது நேரத்த வந்து மிகவும் அதிகமாக திருடிவிடுகிறது இங்கறது தா மிகுந்த ஒரு உண்மை அலைபேசி வந்து தொலைகாட்சி நிகழ்ச்சிகள் வந்து நேரடியா இப்போ நம்ப வெளியில போய்ட்டோம் நம்பளால பாக்க முடில அப்டி இங்கரப்போ எங்க இருந்து வேணாலும் அலைபேசியை இயக்கி நாம வந்து நம்பலோட தொலைகாட்சி நாடகங்கல வந்து இல்லது தொலைகாட்சி நிகழ்ச்சிகல நம்ப பாத்துக்கலாம் திரைப்படங்கள் வந்து இப்போழுது திரையரங்கு தா நம்ப போய் பாக்கணும் இங்கர அளவு இங்கர்து வந்து ரொம்ப கோரஞ்சிடுச்சி அலைபேசி மூலமாகவே எல்லா புது திரைபடங்களையும் நாம் பாக்க கூடிய வசதிகல் வந்து விட்டன அந்த அளவுக்கு ஒரு பொழுது போக்கு க்கு இருக்கறது வந்து அலைபேசி நம்ப வந்து ஒரு வேல செஞ்சிக்கிட்டு இருக்குறோம் இங்குரப்போ அந்த வேலையோட கடினம் தெரியாம இருகர்துக்க்கும் அலைபேசி மிகுந்த அளவுல நமக்கு உதவி புரிது பொழுது போக்காவே வந்து

அந்த வேலையோட பலுவு வந்து நமக்கு அவ்ளோ கடினமா தெரியாது ஏளிதுல முடிச்சிரா மாதிரி இருக்கும் அதனுட தெரியாது எவ்ளோ பெரிய வேலையா நம்ப பண்ணியிருரமா அப்டி இங்கர ஒரு இல்லாமல் எளிதாகவே செய்துவிட்டோம் அப்டி இங்குற ஒரு உணர்வ குடுக்குறது வந்து ஒரு பொழுது போக்கு சாதனம் தா அது வந்து அலைபேசி தா நம்ப எங்க போனாலும் இப்போ அலைபேசி வந்து இல்லைங்கிற இடமே இல்லைங்கரதா உண்மை முதலையிலலாம் வந்து தொலைபேசி வந்து வீட்ல ஒரு தெருவுல ஒருத்தர் வீட்ல இல்ல ரெண்டு பேர்த்து வீட்ல தா இருக்கும் ஆனா இப்பொழுது ஒரு வீட்டுலையே மூன்ங்கு நான்கு அலைபேசிகள் இருகின்ற காலமாக மாரிருச்சி ஏங்கே நாலும் வந்து நம்ப வந்து தொடர்பு கொல்ற சாதனமா வந்து அலைபேசி இருக்கு இந்த பொழுதுபோக்கு இத வந்து தொடர்பு கொள்ளும் சாதனமா மட்டும் பயன்படுத்தாம பொழுதுபோக்கு அம்சமா பயன்படுத்துறது தா ஏழுவது சதவீதம் வந்து பொழுதுபோக்கு அம்சமாதா பயன்படுத்துறாங்க may be முப்பது சதவீதம் தா வந்து அவுங்க அவங்க வேலைக்கு பயன்படுத்துறாங்க னு நா சொல்லுவ ஏனா இப்போ ஒரு வங்கிக்கு போறாங்க வங்கிக்கு போறப்போ அங்க அங்க போயி நாம ஒரு பணத்த எடுக்கறது ஆகட்டும் அல்லது பணம் போடுவது ஆகட்டும் நம்ப வரிசையில நின்னு அந்த புத்தகத்துல நாம குறித் குறித்து கொண்டு நாம் பணம் எடுத்து வருவோம் இதுதா பழைய முறைகள் ஆனா இப்போ வந்து அதுலா மாறிடுச்சி இப்போ நம்ப வந்து இருந்த இடத்துல இருந்தே நம்ப இணையதளம் மூலமா ஒரு பொருள வாங்கர்தா ஆகட்டும் அதர் காண பணம் வந்து இணையதளம் மூலமாகவே நாம செலுத்தியும் விடுகிறோம் அவ்வளவு எளிதாகி விட்டது பணம் மரிமாற்றங்கள் வந்து அலைபேசி மூலம் பரிமாற படுகின்ற பொழுது மிக அந்த வேலை எளிதாக முடிந்து விடிகிறது ஆனால் நாம அதில் கவனமாக உம் இருக்க வேண்டும் நமக்கு நேரம் மிச்சம் ஆகின்றது என்றாலும் பணம் செலவு செய்வதுலையும் இந்த அலைபேசிய உபோகிப்பதுல கொஞ்சம் நமக்கு கவனம் தேவை ஏனா இப்போ எதுவுமே வந்து எளிதுல ஒரு காரியம் முடிஞ்சிருச்சினா அதுக்கான பலன் வந்து ரொம்ப குறைவாகதா இருக்கும் ஒரு பணத்தை நாம எடுத்து கொடுத்து அதை திரும்ப வாங்கு கின்ற பொழுது இருகின்ற மகிழ்ச்சி ஆனது ஒரு இணையதள மரிமாற்றத்தின் மூலம் எளிதாக அந்த பொருலை வாங்கி விட்ரதுனால அதனோட மதிப்பு நமக்கு சில சமயம் தெரியாம போயிருது அதனால எப்போதுமே வந்து ஒரு பொழுது போக்கு அம்சமாக மட்டுமே அலைபேசிய வச்சிகிறது நல்லது

மிகபெரிய பொழுதுபோக்கு அம்சமா இருகர்த்து வந்து திரைப்படங்கள் தா திரைப்படங்கள வந்து நாம திரையில பாக்கின்ற போது இருகின்ற அந்த மகிழ்ச்சி ஆனது ஒருபோழுதும் வீட்டுலயோ அல்லது அலைபெசியிலையோ நாம் பார்கின்ற போது நமக்கு கிடைப்பதில்லை normal லா வந்து நாம வந்து ஒரு திரைப்படத்துக்கு சென்று அதை திரையில் பார்த்து அதில் கிடைக்கும் மகிழ்ச்சி ஆனது அதற்காக நாம் செலவு செய்யும் நேரம் இது எல்லாமே நாம் வெளியில் சென்று நாம் அதை அனுபவிக்ன்றோம் அதனால் நமக்கு வந்து மனதிற்கு ஒரு மகிழ்ச்சி நம்பலுடைய மண அழுத்தம் வந்து குறைகின்றது ஆனால் வீட்டுலையே இதை பார்க்கும் பொழுது குறைவு என்றுதான் என்னுடைய கருத்து அடுத்ததாக நாடகங்கள் நாடகங்கள் இப்பொழுது ரொம்ப மேடை நாடங்கள் குறைந்து விட்டன எழுவது அறுவதுகளில் வந்து மேடை நாடகங்கள் தா மிக சிறந்த பொழுது போக்குகாக மக்களுக்கு இருந்து இருகின்றன கோவில் விழாக்கல் ஆகட்டும் எந்த ஒரு பண்டிகைகல் ஆகட்டும் நாடகங்கள் அது வந்து இராமாயணம் மகாபாரதம் போன்ற காவிய நாடகங்கள் தா அரங்கேற்ற படும் அவைதான் மக்களுக்கு மிக சிறந்த பொழுதுபோக்காக மக்கள் கருதினார்கள் மேலும் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை பற்றிய கருத்துகளை கூறும் இடமாகவும் நாடகங்கள் இருந்தன விழிப்புணர்வு பிரச்சாராத்தை தூண்டுவதர்காகவும் அந்த நாடகங்கள் இருந்தன so பொழுதுபோக்கு அம்சமாக மக்கள் பயன்படுத்திய விதங்களில் வந்து நாடகங்கள்

குறைவதன் பயன் பாடு குறையும் என்று சொல்வதற்க்கு இல்லை ஏனெனில் நம்பலுடைய நேரம் வேலை செய்வதை விட இந்த பொழுது போக்கு அம்சங்களையே இப்பொழுது பாதிக்கு பாதி நம்பி இருகின்றன ஒரு ஒரு சின்ன மண அழுத்தமா அலைபேசியை எடு ஒரு பாட்டு கேள் நாம் திரும்ப அந்த வேலைய தொடங்கலாம் என்று பெரும்பாலும் இந்த அலைபேசி அல்லது வானொலி பாடல்கள் இவைகளையே நாம் நம்பி இருகின்றோம் இவைகளை வந்து வரும் காலங்களில் குறைத்துக் கொண்டு நம் வேலைகளில் கவனம் செலுத்த வேண்டும் என்பதே என்னுடைய கருத்தாக நான் கூறுகின்றேன் மேலும் பொழுதுபோக்கு அம்சங்கள் மட்டுமே நம் வாழ்கைக்கு உதவுவது இல்ல கடின உழைப்பும் அதற்கு அந்த கடின உழைப்பை சார்ந்த நம்பலுடைய படிப்பும் நம்முடைய வருங்கால எதிர்காலதிற்கு மிகவும் உதவும் என்பது எனது கருத்தும் மேலும் ஒவ்வொரு வரும் பொழுது போக்கு அம்சத்தை மட்டுமே நம்பி தம் வாழ்க்கையை தொலைத்து விடாமல் இருக்க வேண்டும் என்றும் அவ்வபோது பயன் படுத்திக்கொள்ள லாம் ஆனால் வாழ்க்கையே பொழுதுபோக்கு அம்சமாக இருக்க கூடாது என்பது என்னுடைய தினமாக நான் கருதுகிறேன் வித்தியாசமா இருக்கு அப்படின்னு யோசிச்சீங்கன்னா Alchemist ங்கிற நபர் அவரோட மாயாஜால சக்தியால ஒரு பொருளை இன்னொரு பொருளா மாற்றக் கூடிய ஆற்றல் உடையவர் அதாவது, ஒரு சாதாரண தகரத்தை, விலை உயர்ந்த தங்கமா மாத்துற மாரி இதை தமிழ்ல ரசவாதின்னு சொல்லுவோம் இந்த book ஓட tagline a fabul about following your dreams அதாவது உங்கள் கனவுகளை பின்தொடர்வது பற்றின ஒரு கட்டுக்கதை இந்த book பல மொழிகள்ல மொழி பெயர்க்கப்பட்டு இருக்கு Worlds best selling book ன்னு விரல் விட்டு எண்ணக்கூடிய சில புத்தகங்கள்ல இதுவும் ஒன்று ஏழு கோடிகளுக்கும் அதிகமான copies விற்கப்பட்டிருக்கு இந்த bookல, அப்படி என்னதான் இருக்குன்னு, தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா, இந்த video வை skip பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த book முடியும்போது நீங்களே, அதை உணர்வீங்க எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம, ஒரு enmpty mind ஓட இந்த video வை பார்க்கிறது மூலமா அதோட முழு பலனை நீங்க அடையலாம் வாங்க video க்குள்ள போலாம் part one அந்த பையன் பேரு Santiago சூரியன் மறையிற நேரத்துல அவன் அவன் கூட்டத்தோட ஒரு பாழடைஞ்ச church ல அன்னைக்கு பொழுதை கழிக்கலாம்ன்னு முடிவு பண்றான் அந்த church கூரை ரொம்ப காலங்கள் முன்னாடியே இடிஞ்சு விழுந்திருச்சு. அவனோட ஆடுகள் அங்கே இருக்கிற பாழடைஞ்ச gate அ தாண்டி உள்ள நுழையுது அவன் அந்த ஆடுகளை சுற்றி கொஞ்சம் தடைகளை அமைக்கிறான் அப்பதான் அந்த ஆடுகள் அங்கேயும், இங்கேயும் போறதை தவிர்க்க முடியும் அவனோட jacket மூலமா, தரைய பெருக்கி, அவன்கிட்ட இருந்த படிச்சு முடிச்ச, ஒரு புத்தகத்தை, தலைகாணியா பயன்படுத்தி தூங்குறான் அவன் எழுந்திருக்கும் போது இன்னும் இருட்டாதான் இருக்கு அவனுக்கு போன வாரம் வந்த அதே கனவு இந்த முறையும் வருது. கனவு முடியிறதுக்குள்ளேயே எழுந்துட்டான். இவன் எழுந்த பிறகு, அவனோட ஆடுகளும் எழுந்துக்க ஆரம்பிக்குதுங்க. ஆனால், அந்த ஆடுகளை, இரண்டு வருஷமா மேய்ச்சிட்டு வர்றான். அவங்களுக்குள்ள நல்ல bonding இருக்கு இந்த பையனுக்கு, ஆடுகளால நம்ம பேசுறதை புரிஞ்சுக்க முடியுன்னு, ஒரு நம்பிக்கை இருந்துச்சு so அவன் அன்றாட வாழ்க்கையில நடக்கிற விஷயங்கள், அவன் புத்தகத்துல படிக்கிறது, எல்லாமே ஆடுகள் கூட share பண்ணிப்பான். ஆனால், கடந்த சில நாட்களா

அவர்கிட்ட, இந்த பையன், அவன் ஆடுகளோட புல். அதாவது, ரோமத்தை விற்க போயிருந்தான். அப்ப, அந்த கடை busy ஆ இருந்ததுனால, சாயங்காலம் வரைக்கும், காத்துட்டு இருக்க சொல்றாரு, அந்த வியாபாரி கடைக்கு பக்கத்துல இருக்கிற, ஒரு படிக்கட்டுல உட்கார்ந்து அவன் பையில இருக்கிற, ஒரு புத்தகத்தை எடுத்து, படிக்க ஆரம்பிக்கிறான், அந்த பையன். ஆடு மேய்க்கிறவங்க, படிச்சு, இப்பதான் பார்க்கிறேன், அப்படின்னு, ஒரு பெண்ணோட குரல், அவனுக்கு பின்னால ஒலிக்குது அந்தப் பெண் Angalisa நகர பெண் மாதிரியும், நீண்ட கூந்தல் மற்றும் அழகான கண்களோட இருந்தா. அந்தப் பையன், நான் என் ஆடுகள்கிட்ட இருந்து, அதிகமா கத்துப்பேன்னு சொல்றான். அவங்க ரெண்டு பேரும், இரண்டு மணி நேரம் பேசறாங்க. அந்தப் பெண், கிராமத்து வாழ்க்கை, எப்படி இருக்கும்னு சொல்றா இந்தப் பையனும், Angalisia நகர வாழ்க்கை, எப்படி இருக்கும்னு விளக்கறான். நீ எப்படி படிக்கக் கத்துக்கிட்டேன்னு, அந்தப் பொண்ணு கேட்கிறா. அதுக்கு, அந்தப் பையன், எல்லாரையும் போலத்தான், school lல கத்துக்கிட்டேன்னு சொல்றான் உனக்குப் படிக்கத் தெரிஞ்சும், நீ வெறும் ஆடு மேய்க்கிறவனா இருக்கிறேன்னு கேட்கிறான் அதுக்கு அந்த பையன் அவனோட பயணத்தைப் பத்தின கதைகளை சொல்றான். அந்தப் பொண்ணும் ஆவலுடன், அதெல்லாம் கேக்கறா அந்த நாள், அந்தப் பையனுக்கு, ஒரு மறக்க முடியாத நாளா அமையுது இந்த நாள் முடியாம, அப்படியே போனா, நல்லா இருக்கும்னு feel பண்றான், அந்தப் பையன். இது வரைக்கும், அவனுக்கே இப்படி ஒரு feeling வந்ததே இல்லைஅந்த வியாபாரி, திரும்ப வந்து, நாலு ஆடுகளோட ரோமத்தை கேட்கிறாரு. அந்த பையனும் அதை உறிச்சு தரான் அந்த வியாபாரி, அடுத்த வருஷம், இதே நாள், திரும்பவும் வான்னு, அந்த ஆடு மேய்க்கிறவங்ககிட்ட, சொல்லி அனுப்புறாரு. இப்போ, இன்னும் நாலு நாள்ல, அந்த பையன், இந்த கிராமத்துக்கு போகப் போறான் ரொம்ப உற்சாகமா இருக்கான். அதே சமயம், கொஞ்சம் uneasy ஆவும் feel பண்றான் Suppose அந்த பொண்ணு, இவனை மறந்திருந்தா, என்ன ஆகும்னு யோசிக்கிறான். அந்த பையன், நேத்து அவனுக்கு வந்த, கனவை பத்தியும் யோசிக்கிறான். ஏன், ஒரே கனவு, இரண்டு முறை வந்துச்சுன்னு. போன இரவு, அவன்கிட்ட இருந்த, wine அ பருகிட்டு, வெயில்ல, ஆடுகளை, வழி நடத்தி, கொண்டு போறான் ஸ்பெயின்ல அப்போ summer மக்கள் எல்லாம் மதியம் time ல தூங்கிடுவாங்க. இந்த வெயில்லயும், அவன், அவனோட jacket அ சுமந்துட்டு போறான். அதே jacket தான், அவன குளிர்ல இருந்தும் காப்பாத்துது. So அவ்வளவு சீக்கிரம் அவனால அதை விட முடியலை அந்த பையனோட அப்பா, அம்மாவுக்கு, அவன் ஒரு பாதிரியார் ஆகணும்னு ஆசை. ஆனா, இந்த பையனுக்கோ, travel பண்றது, ரொம்ப பிடிக்கும். அவனுக்கு, கடவுளைப் பத்தி, படிக்கிறதுலயோ, இல்ல, மத்தவங்க பாவத்தை, கழுவுறதிலயோ, interest இல்லை. ஒரு நாள் அந்த பையன், அவன் அப்பாகிட்ட, தைரியமா போய் எனக்கு priest அதாவது பாதிரியாராக விருப்பமில்ல. நான் பயணம் செய்யணும்னு சொல்றான். அதுக்கு அவன் அப்பா, உலகத்துல இருக்கிற நிறைய மக்கள், இந்த கிராமத்துக்கு பயணம் செய்வாங்க

அவங்க நிலத்தை பார்க்கணும், அவங்க எப்படி வாழ்றாங்க அங்க இருக்கிற அரண்மனை எல்லாம், எப்படி இருக்குன்னு, தெரிஞ்சுக்கணும்னு சொல்றான் அதுக்கு அவனோட அப்பா, நம்ம ஊருக்கு வர மக்கள்கிட்ட, நிறைய பணம் இருக்கும். அந்த பணத்தை வச்சு, அவங்க சுலபமா பயணம் செய்வாங்க ஆனா, நம்ம கிராமத்துல இருந்து, வெளியூர் போறவங்க, பெரும்பாலும் ஆடு மேய்க்கிறவங்களாதான் இருப்பாங்க. அதுக்கு அந்த பையன், அப்போ நானும் ஆடு மேய்க்கிறேன்னு சொல்றான்அவன் அப்பா அதுக்கப்புறம் எதுவும் பேசல அவரு, அவரு அந்த பையன் கிட்ட, மூணு Spanish gold coin உடைய, ஒரு pouch அ தராரு. இது ஒரு நாள், நம்ம நிலத்தில கிடைச்சது. இதை பயன்படுத்தி, உனக்கு தேவையான ஆடுகளை வாங்கிக்கோ ஒரு நாள் நீயே நம்ம கிராமம்தான் சிறந்ததுன்னு, உணர்வேன்னு சொல்றாரு. அவர், அவரோட பையன ஆசீர்வாதம் பண்றாரு. அவரோட கண்கள்ல, ஒரு தீராத ஆசை தெரியுது. அவரால பயணம் செய்ய முடியலைன்னு, ஒரு வருத்தம் கடந்த பன்னிரண்டு வருஷமா, அவருக்குள்ள புதைச்சு வச்சு, அது மறைந்தே போயிடுச்சு. அவருஅவரு குடிக்க நல்ல குடிநீர், நல்ல உணவு தினமும் தூங்க ஒரு இடம் இதுக்காக மட்டும்தான் உழைச்சுட்டு இருந்தாரு இப்படி அந்த பையன் தலைசெல்லாம் நினைச்சு பார்க்கிறான். அவனோட பயணத்தை, tarifa நோக்கி தொடர்றான். தாரிபாளை, அந்த வியாபாரியோட மகள் இருக்காள் போற வழியில, அவனோட புத்தகத்தை, ஒருதடியான புத்தகத்தால மாத்திக்கிறான். அவனோட wine bottle அ wine ஆல நிரப்பிக்கிறான் Shave பண்ணி haircut ம் பண்ணிக்கிறான். போற வழியில, கனவுகளை கணிச்சு சொல்ற, வயதான மூதாட்டி பத்தின, ஞாபகம் அவனுக்கு வருது. அவங்களை பார்க்க போறான். அந்த பாட்டி, அந்த பையன, அவங்க வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற room க்கு கூட்டிட்டு போறாங்க அந்த room ல, colourful ஆன மணிகள table இயேசுவோட photo மற்றும், ரெண்டு chair இருக்கு அந்த பாட்டி, அந்த பையனோட, ரெண்டு கைகளையும் பிடிச்சு, அமைதியா prayer பண்றாங்க. இதெல்லாம் பார்த்த, அந்த பையனுக்கு, ஒரு சந்தேகம் உண்டாகுது இவங்க, ஒருவேளை gypsie யா இருப்பாங்களோன்னு யோசிக்கலாம் gypsies நிறைய பயணம் செய்வாங்க. அவங்க மத்தவங்கள ஏமாத்துறதுல வல்லவர்கள். குழந்தைகளை kidnap பண்ணி, அவங்களோட அடிமைகளா மாத்திடுவாங்க. இந்த பையன், சின்ன வயசுல எந்த gypsies நம்மள கலக்கிடுவாங்களோங்கற பயம் இருந்துச்சு. இந்த பாட்டி இவன் கைகளை பிடிக்கும்போது, அதே பயம் வருது அவனுக்கு. அந்த பையன் அவனுக்கு வந்த கனவுகளை பத்தி தெரிஞ்சுக்கலாம்னு அங்க வந்தான். சில நேரம் கைகளை கணிச்ச பிறகு, அந்த பாட்டி interesting ன்னு சொல்றாங்க அந்த பையன் nervous ஆகி, அவன் கைகளை இழுத்துட்டான்ஒரு கட்டத்துல என்னை விட்டா போதும், நீங்க கேட்கிற காசை கொடுத்துட்டு போயிடுறேன். எனக்கு எதுவும் வேணாம்ங்கிற, மனநிலைக்கு வந்துட்டான். அந்த பாட்டி, நீ உன் கனவுகளை பத்தி தெரிஞ்சுக்கலாம்ன்னு வந்திருக்க பொதுவா, கடவுள் கனவுகள் மூலமா பேசுறாரு. அதை என்னால கணிச்சு சொல்ல முடியும். ஆனால், கடவுள் உன் ஆன்மாகிட்ட பேசினா, அதை நீதான் கணிக்கணும் எதுவா இருந்தாலும், நீ எனக்கு consultation fees அ கொடுக்கணும்னு சொல்றாங்க அந்த பையன், அவனுக்கு வந்த கனவைப் பத்தி, சொல்ல ஆரம்பிக்கிறான். எனக்கு ஒரு கனவு, இரண்டு முறை வந்துச்சு. நான் ஒரு நெலத்துல, ஆடு மேய்ச்சுட்டு இருக்கேன் சின்ன குழந்தை பக்கத்துல வந்து, ஆடுகள் கூட விளையாட ஆரம்பிச்சது மக்கள் இப்படி பண்றது, எனக்கு பிடிக்காது. ஏன்னா, ஆடுகளுக்கு, புது ஆட்கள்தான் பயம். ஆனா, எப்படி குழந்தைகளால மட்டும், ஆடுகளை பயன்படுத்தாம, விளையாட முடியுதுன்னே தெரியலே. எப்படி, விலங்குகளுக்கும் மனிதனோட வயசு தெரியுதுன்னு தெரியலே. இன்னும் சொல்றான், அந்த பையன். திடீர்ன்னு அந்த குழந்தை, அவனோட ரெண்டு கைகளை பிடிச்சு egypt pyramid கூட்டிட்டு போயிடுச்சு. அந்த egypt ல அந்த குழந்தை, வண்டியில மறைஞ்சு இருக்கிற, ரகசிய புதையலை அந்தப் பாட்டி, கொஞ்ச நேரம் அமைதிக்குப் பிறகு, திரும்பவும், அந்தப் பையனோட கைகளை, படிக்க ஆரம்பிக்கறாங்க. நான், உன்கிட்ட இருந்து, எந்த charge ம் வாங்கப் போறது இல்லை. ஆனா suppose உனக்கு, துவையல் கிடைச்சா, அதோட பத்துல, ஒரு பகுதியே, எனக்கு தரணும்னு கேக்கறாங்க. இதைக் கேட்ட, அந்தப் பையன், ரொம்ப மகிழ்ச்சி அடையறான் கையில இருந்த, கொஞ்ச காசை காப்பாத்திட்டேன்னு, சந்தோஷப்படுறான். சரி, அப்போ, அந்த கனவை, கண்டுபிடிங்கன்னு, சொல்றான், அந்த பையன். முதல்ல, இவன், புதையலோட பத்துல, ஒரு பகுதியை, எனக்கு தர்றேன்னு, சத்தியம் பண்ணி குடுன்னு, கேட்குறாங்க, அந்த பாட்டி ஆடு மேய்க்கிற பையனும், அதுக்கு சத்தியம் பண்ணி தரான். அந்த பாட்டி, இனி egypt ல இருக்குற pyramid போகனும். அந்த குழந்தை, உன்னை கூட்டிட்டு போய் காட்டுச்சுன்னா, அங்க கண்டிப்பா புதையல் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க, அந்த பாட்டி. அந்த பையன், கொஞ்சம் surprise ஆவும், irritated ஆவும் ஆகுறான். இதுக்காக, என்னால egypt பெயருக்கு எல்லாம், போக முடியாதுன்னு சொல்றான் அதுக்கு பாட்டி, கனவுகளை கணிக்கிறது கடினமான விஷயம் சின்னச் சின்ன சுலபமான விஷயங்கள், நம்மளை அசாதாரணமான விஷயங்களை நோக்கித் தள்ளும் சரி நான் எப்படி Egypt க்கு போறதுன்னு கேட்கிறான். அதுக்கு, கனவுகளை கணிக்கிறது மட்டும்தான், நான் பண்ணுவேன். அதை எப்படி நிறைவேத்தணும்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்றாங்க நான் Egypt